இந்த flavour உங்களுக்கு வேற fried chicken வந்து உங்களுக்கு எவ்வளவு வரும்னா ஆஹ் ஒரு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

okay வா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா burger king wafer sand~ sandwich இருக்கு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

okay வா அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ma'am KFC இருக்கு KFC ல வந்து chicken okay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

அதுக்கப்புறம் barbeque blizzard இருக்கு.

okay வா அதுக்கப்பறம் barbies biscuits இருக்கு

இது எல்லாமே sweet items லயும் வரும்

அதுக்கப்பறம் அதுக்கப்பறம் donuts இருக்கு okay donuts ல என்ன flavours லாம் இருக்கு. ஆஹ் உம் one minute ma'am என்னெல்லாம் available நான் பாக்குறேன் உம் ma'am chocolate flavor போதும். அப்படியா ma'am chocolate flavor மட்டும் போதுமா? ஆஹ் one minute ma'am available ஆன்னு பாத்து~ அஹ் chocolate available தான் ma'am

taco crunchy bell taco இருக்கு taco ல வந்து நிறைய varieties இருக்கு okay வா taco அதுக்கப்பறம் sandwich லயும் அதே போல அஹ் ladder சொன்னேன் first உ அதுக்கப்பறம் sandwich இருக்கு

ஆஹ் அதுக்கப்பறம் nuggets இருக்கு.

okay nuggets உ அதுக்கப்பறம் வந்து taco bell ல வந்து fries ம் இருக்கு.

அப்பறம் அஹ் அப்பறம் chicken nuggets இருக்கு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

அதுக்கப்பறம் paneer cheese அப்பறம் normal பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்புடுற pasta அதுக்கப்புறம் மேகி noodles okay ma'am இதுவே போதும்

ஆஹ் okay நீங்க என்கிட்டயே சொல்றீங்களா ma'am இல்ல அஹ் நீங்க online ல கூட இது பண்ணிக்கலாம் ma'am இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நானே list போட்டு குடுத்துருவேன். உங்களோட address மட்டும் எனக்கு share பண்ணா போதும். அதுக்கப்பறம் அவங்க வீட்டுக்கே வந்து delivery பண்ணிருவாங்க. நீங்க அதுக்கப்பறம் cash மட்டும் அவங்க கையிலேயே குடுத்து விட்டா போதும்.

இல்ல ma'am இல்ல இல்ல சூடாவே வந்துரும் நீங்க எப்போ நாங்க prepare பண்ணி ஏன்னா நீங்க six o'clock க்கு கேட்டீங்க நாங்க வந்து அப்போ அந்த time ல தான prepare பண்றது

இப்போ நம்ம morning ஏ இப்போ நீங்க என்ன timing கேக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி முடியுற மாதிரிதான் நாங்க prepare பண்றது.

okay வா packing எல்லாமே வந்து பக்கவா இருக்கும். எல்லாமே neat ஆ அஹ் pack பண்றதுமே வந்து இதா தான் pack பண்ணி கொண்டு வருவாங்க so அதுக்கு நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் ma'am

okay ma'am நான் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல எல்லாமே list அனுப்புறேன் just நீங்க address வாங்கிக்கிறீங்களா?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

நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்கள உங்களுக்கு call பண்ணுவாங்க ma'am okay வா delivery க்கு வந்துட்டு உங்களுக்கு call பண்ணுவாங்க நீங்க அப்போ மட்டும் பேசிக்கோங்க. இந்த number க்கு call பண்ணா போதும். ஆஹ் okay sure ma'am இதே number க்கு தான் call பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்ககிட்ட இருந்தே வாங்கிகோங்க ma'am

ஆஹ் okay thank you ma'am நீங்க இப்போ உடனே எனக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க. நான் வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் start பண்றதெல்லாம் so நீங்க சீக்கிரமா அனுப்புங்க.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

okay ஆஹ் okay thank you ma'am thank you வணக்கம். என்னுடைய பெயர் வந்து சரண்யா. இப்போ நம்ப என்ன topic அ பத்தி பாக்க போறோம்னா health health ங்கறது நம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தான் நம்ப சாப்பிடணும். உங்களுக்கு ஆரோக்கியமா இல்லாத உணவுகளை வந்து தவிர்க்கறது நம்ம எல்லார் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது. ஏன்னு வச்சுகோங்களேன் இப்போ வந்து நம்ப வந்து நம்ப correct டான time க்கு எல்லா food உமே correct டான time க்கு நம்ப எடுத்துக்கணும். காலையில சாப்பாடா இருந்தாலும் சரி, மத்தியான சாப்பாடு night சாப்பாடு எல்லாமே correct டான போதிய அளவு இடைவெளியி வெச்சு நம்ப சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா காலையில ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டோம்னா பாத்தீங்கன்னா மதியம் சாப்பாடு ஒரு ஒரு மணி பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடணும். night சாப்பாடு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் நம்ப சாப்பிட்டு முடிச்சுடணும். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவு நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சா நம்ம உடம்பு வந்து நல்லா strength தா நம்மளுக்கு வந்து எந்த விதமான நோயுமே நம்ம உடம்புல வந்து ஏற்படாது. அதுக்கு வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமான உணவுகளா எடுத்துக்கணும். எப்போதும் வந்து கடைல போய் சாப்பிடுறது junk food சாப்பிடுறது அதெல்லாம் நம்ப என்ன பண்ணிக்கணும்னா சுத்தமா நம்ம வந்து அஹ் தவிர்க்கறது நல்லது. நிறைய கீரை வகைகள், பழங்கள் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்ல strength ஆவும் இருக்கும். இப்போ வந்து எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா ஒருவருடைய வ~ ஒருவருடைய வயது வந்து உயரத்தைக் காட்டிலும் உடல் எடை வந்து, உடலுடைய weight ஆனது குறைவாக காணப்படும். இன்னும் வந்து குறைவுற்று இருக்கும்னு சொல்லலாம். இப்போ வந்து அஹ் நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்துனால நம்மளுக்கு வந்து health அ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நமக்கு வந்து இதாகுது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் புள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்தான உணவை நம்ம வந்து புள்ளைங்களுக்கு வந்து சேர்க்கணும். ஓரு இடத்துல நம்ப செய்யுற செயலை வந்து அங்க வந்து நல்லா அஹ் நம்ம வெளியில, வெளியில நல்லா ஒரு மணி நேரம் புள்ளைங்க நல்லா வெளியில விளையாட விடுறது, walking போறது அந்த மாதிரி பண்ணினோம்னா நம்ம உடல் வந்து நல்லா health தா ஆரோக்கியமா நம்மளுக்கு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா

புள்ளைங்க full and full full ஆ TV பார்க்கறது cell phone பாக்கறது அது தான் புள்ளைங்ககிட்ட இப்போ நிறைய அதிகமாகிட்டு வருது. அதுக்கு நம்ப என்ன பண்ணலாம் புள்ளைங்களை நல்லா வெளியில விளையாட விடறது அதுக்கப்புறம் இந்த cell phone TV அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு புள்ளைங்களை நாம வந்து அந்த மாதிரி அதுக்கு concentration பண்ணினோம்னா புள்ளைங்க நல்லா healthy யா ஓடியாடி விளையாடும் போது நம்மளுக்கு நல்லா உடம்பு நல்ல health ஆவும் இருக்கும். ஆரோக்கியமாவும் புள்ளைங்க இருக்கும். இனிமே நம்ப என்ன பண்ணுவோம் வந்து தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்போதுமே coffee யோ tea யோ நம்ம வந்து தவிர்க்குறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது தான். நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் நம்ம நல்லா பசிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவுகளை வந்து சாப்பிடக் கூடாது. நம்மளுக்கு வயிறு அஹ் full ஆகுற அளவுக்கு ஓரளவுக்கு limit டா நம்ப சாப்பிட்டா தான் நமக்கு உடம்பு எப்போதும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா தூங்குவதற்கு முன்னாடி வந்து நம்ம எதையுமே அந்த அளவுக்கு அங்க அங்க அளவா தான் சாப்பிடணும். அந்த அளவுக்கு நிறைய சாப்பிடக் கூடாது. அது வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும். இனிமே என்ன பண்ணணும்னா பகல்ல எப்போதும் வந்து தூ~ தூங்குவதையும் தவிர்த்துட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமா ஆயிடும். நம்ம daily என்னா பண்ணணும்னா தூங்குறதுக்கு வந்து நல்லா excercise பண்ணிட்டு நம்ம தூங்கினோம்னா நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துகிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சத்தா இருக்க்கும் எல்லாம் நல்லா fresh ஆ வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து நிறைய என்ன பண்றோம்னா சில பேர் எல்லாம் நிறைய

இப்போ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வெளியில நிறைய உணவுகள் அதெல்லாம் வாங்கி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு. இதை எல்லாம் வந்து புள்ளைங்களுக்கு வந்து அஹ் ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட stage க்கு அப்புறம் நம்ம நல்லா சொல்லிக் குடுத்து வளக்கணும். வெளியில சாப்பிட்டேன்னா உடம்புக்கு இதாயிடும். அதை வந்து சொல்லிக் குடுத்தோம்னா புள்ளைங்களுக்கு வந்து நல்லா strength ஆவும் இருக்கும். நம்ம புள்ளைங்க வந்து நல்லா உம் strength தா வளருங்க எல்லாம் ஓரளவுக்கு இதா இருக்கும். இப்போ நிறைய பிள்ளைங்க என்ன பண்றா~ நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து உடம்பு சரியா இல்லாம போறதுக்கு காரணமே என்னன்னா புள்ளைங்க வந்து அஹ் screening time வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, வெளியில விளையாடறதுங்குறது பிள்ளைங்களுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சுடுச்சு. அதனாலயே நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து அஹ் என்ன ஆகுதுன்னா உடம்பு உடம்புல நிறைய problem ஏற்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் பிள்ளைங்களை நல்லா விளையாட விடணும். பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை குடுக்கணும். நிறைய juice வகைகள், நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் அந்த மாதிரி foods அ நம்ம நிறைய குடுக்கணும்.

அந்த அளவுக்கு வந்து strength ஆ இருக்காது. நம்ம அதுக்கு பதிலா நம்ம வீட்டுலேயே fresh ஆன juice சு அந்த மாதிரி நம்ம போட்டுக் குடுத்தோம்னா புள்ளைங்களுக்கு நல்ல strength ஆ இருக்கும். புள்ளைங்களும் நல்லா energetic ஆ இருப்பாங்க. பிள்ளைங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வெளியில வாங்கி கொடுத்தோம்னா அது பின்னாடி நம்பளுக்கு தான் வந்து இதாகும். பிள்ளைங்க வந்து, ஆசைக்கு நம்ப பிள்ளைங்க கேக்குறாங்க அப்படின்னு நம்ப வாங்கி கொடுத்துடுவோம். பின்னாடி காலத்துல நம்பளுக்கு, பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும் உடம்பு முடியாம போயிடும் பிள்ளைங்க வந்து உடம்பு சரியில்லாம fever, cold, vomiting sense உ இந்த மாதிரி ஏதாவது நிறைய விளைவுகள் வந்து ஏற்படுது. அதுக்கு முக்கிய காரணம் வெளியில food maximum avoid பண்ணிக்கிறது தான். அதுக்கு best reason னே நம்ப அதுக்கு பதிலா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை வீட்டில நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த இது வெளியில சாப்பிடணும்கிற ஒரு இது thought உ வராது. நிறைய அஹ் இந்த மாதிரி things எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வெளியில சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஆகும் வெளியில ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது நம்ப வந்து ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க ஓரளவுக்கு pick up ஆகிக்குங்க. அது ஓரளவு கேட்டு அதுங்க வந்து வெளியில சாப்பிடறதை கம்மி பண்ணிக்குங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா அஹ் பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா strength தா இருக்கணும்னா நம்ம வந்து நிறைய fruits காய்கறிகள் எல்லாம் நிறைய கொடுக்கணும். நம்மளுமே என்ன பண்ணிக்கணுன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நம்மளும் காய்கறிகள், பழங்கள் அது மாதிரி நிறைய சத்தான காய்கறிகளா சத்தான வகைகளா சாப்பிடணும் maximum என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலா வீட்டுலேயே தோட்டம் வைக்கிறது அது மாதிரி நிறைய பேர் நிறைய பண்றாங்க. மாடி வீடா இருந்துச்சுன்னா மாடியிலேயே தோட்டம் வகைகள் நிறைய வைக்கிறார்கள் அதுலேயே வாங்கி நம்ப fresh சா படி~ பறிச்சு நம்ப செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அது நல்ல புத~ புதுசா இருக்கும் காய். இப்போ இருக்கிற காய் எல்லாம் நிறைய மருந்து ஊத்தி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. யாருமே நல்லா fresh ஆ உடனே பறிச்சு உடனே கொடுக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேரு இதுல பண்ணி நிறைய மருந்து வச்ச காய்கறிகள் பழங்கள் அப்படி தான் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் நம்ப வந்து வீட்டிலேயே விளைய வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா புதுசா தான் கொடுத்திருக்கோம். நம்ம மருந்து வெச்சது எல்லாம் கொடுக்கலை அப்படிங்குற ஒரு thought நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வீட்ல நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன செடிகள் அந்த மாதிரி வச்சுட்டா நம்ப நம்மளோட atmosphere நல்லா இருக்கும் நம்ம காலையில எழுந்துருச்சு நல்ல ஒரு சுத்தமான பசுமையான இயற்கையான காற்ற சுவாசிக்கலாம். அதுவும் நம்ப உடம்புக்கு நல்லா இருக்கும். அது மட்டுமில்லாமல் அதுல விலையுற காய்கறிகள் அதெல்லாம் நம்ப சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல strength உம் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து கடையில போய் நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கும், வீட்டிலேயே வச்சு நம்ம அஹ் சமைச்சு சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அது எப்போதுமே நல்லா அஹ் சுத்தமா ஆரோக்கியமானதா நம்ம வீட்டில வைக்கிறது இருக்கும், இதுவே நம்ம கடையில வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க எப்போ அதெல்லலாம் ப~ பறிச்சாங்க காயி எத்தனை நாளா fridge ல வெச்சுருந்து நம்மகிட்ட sale பண்றாங்க, இந்த விபரம் எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வீட்டுல வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடனே பறிச்சு நம்ம கண்ணு முன்னாடியே பறிப்போம், நம்ம அன்னைக்கே அதை சமைச்சு சாப்பிட்டுடுவோம். நம்ம இந்த மாதிரி கடையில போய் வாங்கிட்டு வந்து நம்ப ஒரு நாலு நாளைக்கி fridge ல வெச்சு அப்புறம் சமைச்சு அப்புறம் சாப்பிடுறது எவ்வளவு strength இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளால முடியு~ முடிஞ்சுச்சுன்னா வீட்டுலேயே நிறைய செடிகள், நிறைய அஹ் இந்த மாதிரி தோட்டம் மாதிரி அமைச்சு, நமக்கு நமக்கு நம்மளுக்கு ஓரு ஒரு நாளைக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விளைவிச்சிக்கலாம், விளைவிச்சிக்கிட்டு நம்மளாவே சாப்பிட்டோம்னா, நம்ப உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் விளையாது. நம்ம வந்து நல்லா strength தா நல்ல ஆரோக்கியமா நல்லாவே நம்ம வந்து வாழலாம். அதுக்கு முக்கியமான காரணம் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் தான். அப்போ தான் நம்ப வந்து நல்ல health தா

அந்த மாதிரி அந்த மாதிரி juice item ங்க எல்லாம் பிள்ளைங்க~ நல்ல இளநீரு, அந்த மாதிரி நுங்கு, அந்த மாதிரி தண்ணி இருக்கக் கூடிய பழங்கள். புள்ளைங்க என்ன பண்ணுங்க தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு juice வாங்கி குடிச்சுடும். அதுல வந்து அவ்வளவும் chemical அவ்வளவும் உடம்புக்கு தேவை~ தேவையில்லாத நிறைய நோய்கள் தரக்கூடிய எல்லாம் அந்த bottle ல இருக்கும். அத நம்ப வந்து வீட்டுல செஞ்சு குடுக்கலாம். இல்லன்னா fruits அ juice போட்டுக் குடுக்கலாம். அந்த மாதிரி பழங்கள் நல்ல juice போட்டு, இளநீ~ இளநீர் வாங்கி குடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை விட்டுபுட்டு நம்ம வந்து பிள்ளைங்க கேக்கறாங்க. அப்படின்னுட்டு juice bottle அ குடுத்தோம்னா

நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா புள்ளைங்க என்ன பண்ணுங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமில்லாம உடம்புக்கு எந்தவொரு விதமான நோய் நொடியும் இல்லாம நல்லபடியா பிள்ளைங்க வந்து இருக்குங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் நல்ல சத்தான உணவுகளையும், சத்தான காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், இயற்கையில விளைஞ்சதை குடுத்தா நல்லபடியா இருக்கலாம். நன்றி வணக்கம்.

அஹ் actual ஆ enquiry பண்ணிருந்தேன் already. இந்த food orders லாம் வந்து நீங்க எடுக்கறீங்கல்லையா?

இல்ல இல்ல eggless லாம் இல்ல எல்லாம் வந்து non veg லாம் சாப்பிடுவாங்க so ஒன்னும் problem லா இல்ல நீங்க எனக்கு வந்து black forest ல வந்து பண்ணி குடுதிங்கனா இன்னும் கொஞ்சம் better அஹ் இருக்கும் taste ல ஆஹ் things லாம் add பண்றமாதிரி இருகும் cake ல இந்த அதெல்லாமே so அதெல்லாம் எப்படி பண்ணுங்கறதையும் நா உங்களுக்கு ஒரு PDF ல send பண்றேன். cake இந்த மாதிரி design லதா செய்யனுனு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்கல்ல. எனக்கு cartoon design லதா actual ஆ four to five KG ல

date வந்து பாத்தீங்கனா twenty-seventh.

actual ஆ வந்து cake வந்து பாத்தீங்கனா evening தா ஆனா morning அப்றம் வந்து afternoon அப்றம் night இந்த மூனு time ம் பாத்தீங்கனா food order பண்ணோம் breakfast lunch and dinner இது மூனுமே. ஒரு thirt five ல இருந்து forty members க்கு மட்டும் அஹ் prepare பண்ணி தர முடியுமா three times க்கு. as usual breakfast க்கு என்ன பண்ணுவமோ அதுதா two to three varieties இருந்தா போதும் அஹ் normal லா இட்லி, பொங்கல், பூரி, அந்த மாதிரி breakfast க்கு என்ன schedule இருக்குமோ அது lunch க்கு வந்து lunch க்கு lunch க்கு வந்து பாத்திங்கனா veg அஹ் குடுதுடுங்க ஆஹ் veg வந்து பாத்தீங்கனா அதேதா actual லா ரெண்டு type plan பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து normal லா meals குடுப்போம் இல்லயா அந்த மாதிரி இல்லனா veg பிரியாணி அந்த மாதிரி எதாச்சும் உங்கள்துல எது best price ல இருக்கு

variety இல்ல mam ஒரு veg பிரியாணி அந்த மாதிரி veg பிரியாணி அந்த மாதிரி அதுகூட like அதுக்கு வந்து ஒரு dessert மாதிரி ஒன்னு அதுகப்ரம் அதுக்கு ரைத்தா அந்த மாதிரிலாம் இருகும் இல்லயா? உம் உம் உம் so எல்லாமே two hundred கிட்டதா வருது. சரி okay பாப்போம். so எது best அஹ் இருக்கும் உங்களோட எதாச்சும் opinion இருக்கா எனக்கு வந்து dinner க்கு நீங்க non veg arrange பண்ணிகுடுத்திங்கனா போதும் breakfast ம் lunch ம் veg இருக்கட்டும் so இது ரெண்டுத்துல எது best னு உங்களோட opinion என்னனு சொல்றீங்களா because நான் கொஞ்சம் confused ஆ இருக்கேன்.

சரி okay நீங்க வந்து இத variety rice க்கு வந்து lunch க்கு வந்து நீங்க எனக்கு அது ஒரு veg பிரியாணி fix பண்ணிகோங்க தக்காளி சாதம் அதுலாம் வேண்டாம். இல்ல mushroom mushroom okay தா பண்ணீர்லாம் வேண்டாம் mushroom ஆஹ் lunch க்கு இது confirm பண்ணிடுங்க. ஆஹ் இட்லி, தோச இது ரெண்டும் ஒரே இதுத நீங்க வேணுனா இட்லி, பூரி, பொங்கல் அப்படிவேனா போட்டுகோங்க அது எது குடுதாலும் okay தா அது எது best ஆ அதுக்கு combination எது correct ஆ இருக்குமோ அது நீங்களே பாத்து இது பண்ணி குடுத்துருங்க but எனக்கு exact ஆ thirty-five to forty members க்கு பத்தற அளவுக்கு நீங்க

okay நா அது evening க்குள்ள அத சொல்லிடறேன் ஏன்னா correct ஆ அது சொல்லமுடியாது thirty thirty அப்படி சொல்லமுடியாது thirty-five ல இருந்து forty குள்ள ஒரு number தா அது எனக்கு confirm பண்ணிட்டு சொல்றேன் extra இருந்தாலும் பிரச்சனை இல்ல ஆனா பத்தாமா போககுடாது இல்லயா

okay fine அப்படி கூட பண்ணிக்கலாம். என்னோட mail ID வந்து உங்களுக்கு அப்டியே இப்போ நா சொல்லட்டுங்களா இல்ல message ல forward பண்ணட்டுமா?

Okay. அந்த cake ல வந்து பாத்தீங்கனா கொழந்தையோட picture வர மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க. photo கூட நா send பண்ணிடறேன். அந்த

உங்களுக்கு share பண்ணிருக்கேன் sir

ஆஹ் நா select பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு forward பண்ணிருக்கேன் பாருங்க

ஆஹ் four and half அப்படி வந்தாலும் okay தா இல்ல five KG கிட்ட வந்தாலும் okay தா நீங்க எதுக்கும் ஒரு forty members க்கு வந்து போட்டுருங்க. ஏன்னா extra ஆனாலும் பரவால்ல ஒன்னும் பிரச்சின இல்ல ஆனா பத்தாம போயிருச்சுனா கஷ்டமாய்ரும். நீங்க forty பேருக்கு வந்து ஆமா mam three times க்கும் வந்து forty members க்கு breakfast, lunch, dinner

உம் okay okay உம் okay எனக்கு அது ஒரு quotation மாதிரி send பண்ணிடுங்க

okay payment procedure வந்து எப்படி advance முன்னாடி எவ்ளோ pay பண்றதா வரும்?

ஆஹ் இல்ல. incase எதாச்சும்னாக்க நா உங்களுக்கு call பண்ணி கேட்டுக்குறேன்.

hello ராஜி என்ன பண்ணிட்டு இருக்க freeஆ இருக்குரிய ஏன்னா எனக்கு வெளில shopping போக வேண்டியது இருக்குது ஆஹ் இப்போ வீட்ல இருக்க எல்லாருமே dress எடுக்கணும்னு சொல்ராங்க இப்போ வர festival காக உன் வீட்ல ஏதும் shopping work இருந்தா நீ இன்னைக்கே பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு free ஆ தான இருக்கோம் போயிட்டு வரலாமா ஆஹ் okay கண்டிப்பா இன்னைக்கு நம்ம போறோம் ஆஹ் எனக்கு கொஞ்சம் budget இவ்வளவு தான்னு சொல்லிருக்காங்க அஹ் நான் இல்லாம இருக்கும் அதும் இல்லாம எங்க வீட்ல நாலு அஞ்சி பேருக்கு எடுக்க வேண்டியது இருக்கும்னு நெனைக்கிறேன் எங்க வீட்ல எப்பவுமே எல்லாருமே நல்லா professional ஆ தா இருக்கணும்னு எதிர்பாப்பாங்க சேரி நம்ம ஊர்ல எந்த கடைல எந்த கடைல நல்ல இருக்கும்னு நெனைக்குற but budget குள்ளேயும் இருக்கணும் எல்லாருக்கும் புடிச்ச மாதிரியும் இருக்கணும் ஆஹ் கண்டிப்பா எங்க வீட்ல எல்லாருக்குமே reliance ல எடுத்தா தா ரொம்ப புடிக்கும் ஏன்னா அதுல rate உம் நல்லா இருக்கும் quality உம் நல்லா இருக்கும் நம்ம first அங்க போய் try பண்ணுவோம்

எல்லாமே நல்ல இருக்கும் எல்லா collections உம் நல்ல இருக்கும் western உம் இருக்கும் traditional உம் இருக்கும் Pothys ல யும் அந்த மாறி தா எல்லாமே இருக்கும் ஆஹ் okay நம்ம ரெண்டு கடைலயுமே shop பண்ணுவோம் எந்த கடை satisfy ஆகுதோ அந்த கடையிலேயே நம்ம வாங்கிப்போம் okay வா ஆஹ் okay கண்டிப்பா இப்போ நாங்க வந்து saree தா வாங்குவோம் என்ன வீட்ல எல்லாருமே saree தா use பண்ணுவாங்க okay இப்போ நான் வந்து already அலங்குளத்துலயே நிறைய கடையி shopping ல பண்ணிருக்கேன்

நம்ப அதையே final பண்ணிக்கலாம் ok நம்ப இப்போ இங்க எடுக்குற Dress கும் அங்க எடுக்குற dress கும் என்ன Different இருக்கும் நினைக்குறிங்க Like quality அங்கதான் நல்ல இருக்கும் நினைக்குறிங்கல அல்லது இங்க எடுக்குறத்துல எ quality நல்ல இருக்கும் நினைக்குறிங்கல இல்ல எங்க அப்பா அம்மா எல்லாரும் இங்க எடுப்பாங்க ஏன்னா இங்க எடுக்கும்போது நம்பளுக்கு Return பண்றது ரொம்ப Easy ஆஹ் இருக்கும் Exchange பண்றது ரொம்ப easy ஆஹ் இருக்கும் இதுவே நம்ப வெளி ஊருல அந்த எடத்துல போய் வாங்குனோம்னா Return க்கும் Exchange க்கும் நம்ப